hello

நான் நல்லா இருக்கேன் நேத்து தானே பேசினேன் புதுசா பேசுற மாதிரியே பேசுவ

சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ என்ன பண்ற சாப்பிட்டியா

சரி, சரி okay free ஆ இருக்கியா வீட்டில

okay okay நேத்தே call பண்ணுவோம்ன்னு இருந்தேன் சரியா time set ஆகலை ஓ அப்படியா உங்க friend கிட்ட கேட்டீங்களா

ஆனா வந்து some கொஞ்சம் work வந்துருச்சாம் அவங்களுக்கு

உம் அதான் call பண்ணலையா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

first வந்து உங்கள்ட்ட பேசி வைக்கச் சொன்னாங்க

உம் என்கிட்ட வந்து கொஞ்சம் list எல்லாம் கொடுத்திருக்காங்க

எனக்கு okay தான் okay தான் ஆனா வேற option இல்ல நான் செய்யறேன்ன்னு சொல்லிட்டேன், இப்ப bank ல கொஞ்சம் auditing work எல்லாம் போயிட்டு இருக்கா

so எல்லாருமே அதைப்பத்தி பாத்துட்டு இருக்காங்க ஓ அதனால தான் அவங்க call பண்ணலையா ஆமா, ஆமா அதனாலதான் அவங்க call பண்ணலை

என்கிட்டயே ரொம்ப கேள்வி கேட்டாங்க உன் friend க்கு எதுக்கு personal loan

அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டா

so bank ல work பண்ணா கேட்கத்தானே செய்வாங்க ஆமா கேட்கத்தான் செய்வாங்க அப்படி கிடையாது

இப்ப loan department ல கொடுத்துட்டோன்னு வைங்களேன், உனக்கு loan எடுத்து கொடுத்துடுவாங்க

அதனால அவங்களுக்கு அது ரொம்ப easy யான விஷயம்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

அதான் எனக்கு friend அப்படிங்கறதுனால advise பண்ணாங்க

correct ஆ கட்டுற மாதிரி இருந்தா மட்டும் வாங்க சொல்லுங்க

அப்படி இல்லைன்னா தேவையில்லாம issue ஆகும்

உம் சரி அதான் கொஞ்சம் details லாம் சொல்லி இருக்காங்க

call பண்ணேன் நான் phone லயே சொல்லவா இல்லை நேர்ல வரவா இல்லை இல்லை phone லயே சொல்லுங்க எதுக்கு தேவையில்லாம

இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் இன்னைக்கு leave போட்டுட்டேன் எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க உடம்புல என்னதான் பிரச்சனை இருக்கு இல்லைங்க அடிக்கடி fever வருது அதுதாங்க பிரச்சனை

தெரியலைங்க போயி check பண்ணிக்க வேண்டியதுதானே doctor கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை paracetamol போட்டு தூங்குங்கறாங்க paracetamol போட்டு தூங்குங்கறாங்களா, கல்யாணம் ஆகப்போற பொண்ணு இப்படியெல்லாம் சொல்லிட்டிருக்கீங்க சரியாயிடும் இப்ப climate மாறுது இல்ல அதனால climate இப்ப மாறுது அது சரிதான் இருந்தாலும் அடிக்கடி சொல்லிட்டு நான் phone பண்றப்பெல்லாமே உடம்பு முடியலை fever ஆ இருக்கு இருக்கு சுத்தமா முடியலை அப்படின்னுதான் சொல்லிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் உம் அதான்

பார்த்துக்கலாமா, பார்த்துக்க உடம்பை, நான் பாட்டுக்கு உனக்கு loan வாங்கி தந்துட்டு உன்னால முடியலை அப்படின்னு சொல்லிட்டேன்னா இல்லை, இல்லை அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்டயும் சொல்லிறாதே எனக்கு உடம்பு முடியலை கட்ட முடியலைன்னு சொல்லிட்டு இல்லை, இல்லை அப்படி எல்லாம் இல்லை

என்னன்னு correct ஆ பார்த்துட்டு plan பண்ணி move பண்ணு சரியா

இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் நீ யோசிச்சுக்கோ ஒண்ணுக்கு நாலு தடவை நம்மளால interest ஓட சேர்த்து கட்ட முடியுமா

என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாம் இல்லை, இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை கட்டிடலாம் சரி நான் இப்ப சும்மா random ஆ என்னென்ன அவங்க சொன்னாங்கன்றதை சொல்றேன்

அதை அதெல்லாம் அவங்கதான் send பண்ணுவாங்க அதை நம்ம send பண்ணக் கூடாது just வந்து பேசி தான் வைக்க சொன்னாங்க என்னைய

சரி அதான் சரி பேசி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு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 ஆமா mobile ல எல்லாம் fill up பண்ணாதே அவங்க கொடுப்பாங்க

அது அவங்களோட work

wait பண்ணு என்கிட்ட கொடுத்தாங்க எங்கே வைச்சேன்னு தெரியலே

hello

okay சரி உம் இப்போ வந்து mobile number first உன்னோட name எவ்வளவு நீ வந்து loan வந்து expect பண்ற அப்படின்னு சொல்லிட்டு first கேட்பாங்க

இப்போ வந்து two lakhs ஆ five lakhs ஆ எவ்வளவு வந்து loan வந்து உனக்கு நீ கேட்கிற அப்படின்னு வந்து first வந்து நீ சொல்லணும்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

உனக்கு வந்து எந்தெந்த bank ல எல்லாம் account இருக்கு ஐஓபி, , கனரா அவ்வளவு தான் okay இது வந்து ஐசிஐசிஐ, இங்க வந்து இப்ப loan அது வந்து account அப்படிங்கறது அவசியம் இல்லை இல்லாம கூட இருக்கலாம் loan க்கு அப்படிங்கறது தனி account ஆ maintain பண்ணிக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லை

loan க்கு அப்படிங்கறதுனால தனி account ஆ maintain பண்ணிக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன்

okay வா அப்பதான் alternative ஆ அதாவது இந்த mobile க்கு call பண்ணா எப்பயுமே pick பண்ற மாதிரி வச்சுக்கணும்

okay வா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

ஏதாவது அஹ் அந்த mobile number உன்னோட தான் இருந்தாலும் okay

இல்ல உங்க family members ஓட mobile number ஆ இருந்தாலும் okay

okay வா but வந்தா நான் எப்பவுமே contact பண்ணி பேசணும்

அதுக்கு அப்புறம் வந்துட்டு salary யோட உன் salary வாங்கற இல்ல

அந்த salary க்கு ஒரு account number கொடுத்திருப்பாங்க

okay வா அந்த account number வேணும்

அதாவது உன்னோட salary வந்து ஒரு account ல போடுவாங்க

அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசிஐல உனக்கு account இருந்துச்சுன்னா அது போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா விட்டுடலாம் எதுவும் பிரச்சனை இல்லை

இப்ப எவ்வளவு top experience இருக்கு எத்தனை வருஷமா நீ work பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்

அதாவது இப்ப நீ வேலை பார்த்துட்டு இருக்கல்ல ஒரு job

அந்த job ல உனக்கு எத்தனை வருஷம் experience இருக்கு